அவங்க கையில ஃபிக்ஸ்ல ஃப்ரீ ரூரல் ஹெல்த் கேம்ப்னு எழுதிருக்காங்க.

மீதி எல்லாரு பின்னாடி நின்னு ஃபிளக்ஸ் ஸ புடிச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா .

இந்த எடத்துல மூணு கண்ணாடி ரேக் போட்டு புத்தர் செல வச்சிருக்காங்க.

இந்த தோப்புல நெறைய செடியெல்லா வளந்துருக்கு.

மூணு சின்ன பசங்க கைல சிலுவை வெச்சுட்டு முன்னாடி நிக்கிறாங்க.

ஷாப் முன்னாடி கிரீன் கலர் ல ஒரு மேட் போட்டுருக்காங்க.

விண்டோ க்கு கீழ உள்ள டேபிள் ல பாட்டில் ஸ்நாக்ஸ் லா இருக்கு.

இங்க வளஞ்ச தார் ரோடு ஒன்னு இருக்கு.

கிளாஸ்ல செவத்துல ரெண்டு ஃபேன் ஓடுது.

ரேக்ல நெறையா பாட்டில்ஸ் எல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

கடைக்கு முன்னாடி ஒயிட் கரர்லயு பிளாக் கலர்லயு ரெண்டு கார் நிக்கிது.

பில்டிங் க்கு பின்னாடி ஒரு பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

ஆத்த கடக்குறதுக்கு மேல ஒரு பாலம் மாரி கட்டி வச்சிருக்காங்க.

சுத்தி வென்டிலேஷனுக்காக நெறய மரங்கள் இருக்கு.

இங்க ஒரு கல் மண்டபம் ஒடஞ்சிருக்கு.

இங்க ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்னாக்ஸ் ஷாப்பிருக்கு .

பொண்ணுங்க எல்லா பரதநாட்டிய டிரஸ் போட்டு ஸ்டேஜ் மேல நிக்கிறாங்க.